எல்லாத்துக்குமே hundred தானா ஆஹ் இப்ப photo க்கு மட்டும் one fifty two hundred வரும் ma'am வேற எல்லாத்துக்கும் normal ஆ நீங்க எழுதற மாதிரி இல்ல நாங்க print பண்ற மாதிரி இருந்ததுன்னா வரும் ma'am okay ma'am ஆஹ் இது box மாதிரி இருக்கும் தெரியுமா ஒரு gift அஹ் card அதாவது box அதுல வந்து நிறைய photos அந்த open பண்ற மாதிரி ஆனா அதுதான் வேணும் நான் அதுதான் உங்க கிட்ட க~ கேட்டிருக்கேன் எனக்கு அந்த இதுதான் நீங்க பண்ணிக் கொடுக்கணும் அதுக்கு எவ்வளவு photo வேணும் என்ன rate அந்த அது சொல்லுவீங்களா ஆஹ் okay ma'am அதுல நீங்க ப~ பாக்குறது அதுலயும் நிறைய model உண்டு ma'am இப்ப நீங்க gift open பண்ணணும்னா அது இருக்கு நிறைய quotes எழுதுற மாதிரி photo வைக்கிறது மாதிரி எல்லாம் உண்டு ma'am

நீங்க இப்ப கேட்டீங்கல்ல gift போல அதை நீங்க அதை நீங்க open பண்ணணும்னா பிரிஞ்சு விழுந்து அதுல இருக்கிற மாதிரி chocolate இருக்குற மாதிரி எல்லாமே இருக்கும் ma'am இதுல நீங்க எந்த மாதிரி ஆசைப்படறீங்க ma'am அது எவ்வளவு color ல இது பண்ணுவீங்க எவ்வளவு charge பண்ணுவீங்க chocolates எல்லாம் வச்சோம் வச்சோம் அப்படின்னா five hundred வரும் ma'am அப்படி இல்லைன்னா photo மட்டும் அப்படின்னா ஒரு three hundred ஏன்னா photo க்கு rate வரும்ல ma'am so நீங்க photo எத்தனை photo வேணும்ன்னு நீங்களே select பண்ணிக்கலாம் ma'am அதைப் பொறுத்து நாங்க செய்வோம் ma'am

ஆமா ma'am இப்ப நீங்க இப்ப delivery பண்ண பண்ண கேட்கிறீங்களா இல்லனா delivery பண்ண கேக்குறீங்களா இல்லைன்னா இல்லை இல்லை நான் கொடுக்குறதுக்காகத்தான் கேட்கிறேன்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

okay ma'am delivery charge எவ்ளோ வாங்குவீங்க delivery charge மட்டும் fifty தான் ஆகும் ma'am okay ma'am நீங்க final பண்ணிக்கிறீங்களா எனக்கு வந்து அஹ் ஒரு இது வந்து அஹ் அந்த crafted அந்த box ப~ box இதுல வேணும்.

five five hundred ma'am ஆஹ் okay ma'am அது அது வேணும் அதுக்கு எவ்வளவு photo அது உள்ளாற chocolate வைக்கிற மாதிரிதான் நான் கேட்கிறேன் chocolate வச்சுதான் எனக்கு வேணும். அதுல ஒரு மூணு set of box வரும் ma'am அதுல நீங்க ரெண்டு இதுல, அஹ் chocolate வெச்சுக்கலாம் ma'am so ஒரு இதுல நீங்க photo, quotes லா எழுதிக்கலாம் ma'am

இப்ப நாலு நாலு side ஆ பிரியும் பிரியும் ma'am so நீங்க உங்களுக்கு photo நாலு வைக்கலாம்னாலும் வைக்கலாம் எட்டு வைக்கலாம்னாலும் வைக்கலாம் ma'am

எத்தனை வேணும்னு நீங்க சொல்லுங்க ma'am நாலு போதுமா இல்லன்னா எட்டு வேணுமா ma'am நாலு போதும் நாலு போதும்

எனக்கு உம் எனக்கு wednesday evening வேணும் ma'am wednesday evening ஒரு five க்கு four கிடைச்சா நல்லா இருக்கும் குடுத்துருவீங்களா correct அ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

ஆஹ் ma'am, அது chocolate இருக்கும்ல so correct time க்கு கொடுக்கிறோம். ஏன்னா melt ஆயிரக்கூடாதுல்ல அதனால correct ஆ correct time கொடுத்திருவோம் ma'am ஆஹ் okay okay அப்புறம் வந்து ஆஹ் இது hand crafted உண்டா hand crafted அந்த இது idea உங்கள்ட்ட உங்க கிட்ட இருக்கா ஆமா ma'am ஆமா என்ன மாதிரி வேணும் ma'am அதாவது photo தந்து அதை இது பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்கிறேன்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 எந்த மாதிரின்னா புரியல hand crafting னா நீங்க photo வெச்சு நிறைய இருக்கும் இல்லேன்னா நீங்க wall ல மாட்டர மாதிரி இருக்கும்

photo வ வரைஞ்சு அந்த மாதிரி கொடுப்பீங்களான்னு

இல்ல ma'am hello

உம் ஆஹ் okay okay எனக்கு இது இரண்டு போதும் இது வேண்டாம் இதை நான் மூணாவது சொன்னது வேணாம் எனக்கு அந்த box இதுவும் அப்புறம் வந்து photo frame உம் போதும் அந்த wallwooden ல wall photo frame கொடுத்திருங்க okay ma'am நீங்க photo shoot பண்ண photo இருந்துச்சுன்னா க~ நல்லா இருக்கும் ma'am

ஆஹ் okay எனக்கு delivery வந்து புதன்கிழமை evening வந்திரணும் ma'am

ஆஹ் okay ma'am ஆஹ் வேற எதாவது features இருக்கா இல்லை ma'am வேற எந்த hand ல craft செய்வாங்க தெரியுமா wall ல மாட்டர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் idea இருக்கு ma'am வேற எதாவது இருந்ததுன்னா நீங்க எங்களுக்கு வாட்ஸ்ஆப்ல send பண்ணுவீங்களா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 ஆஹ் okay ma'am இது ரெண்டுக்கும் total ஆ எவ்வளவு amount ன்னு சொல்லுவீங்களா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 அஹ் okay ma'am delivery charge ஆஹ் fifty சொன்னீங்கதானே

அஹ் okay okay thank you ஹம் correct ஆ இந்~ ஆஹ் நீங்க delivery பண்ண late ஆச்சுன்னா நாங்க வந்து காசு வந்து online லயே pay பண்ணிக்கலாமா இல்லை direct ஆ வந்து கொடுக்கணுமா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

அதான் ma'am பாதி amount வந்து online pay பண்ணா போதுமா

ஆஹ் okay ma'am ஆஹ் okay thank you இவ்வளவு நேரம் இவ்வளவு details சொன்னதுக்கு ரொம்ப thanks ma'am

நீங்களும் எங்க card உ எங்க center அ தேர்ந்த்தெடுத்ததுக்கு ரொம்ப thanks ma'am அஹ் இப்ப வந்து நம்ம exam எப்படி நம்மளை தயார்படுத்தணும்ன்னா அஹ் exam சொல்லப் போகும்போது நம்ம வந்து first உ first உ நம்ம வந்து tenth இததான் நம்ம வந்து clear பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம வந்து first standard ல இருந்து அஹ் ninth standard வரைக்கும் நம்ம வந்து ஆஹ் studies படிப்போம் அதுல படிக்கிறதுல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஹ் கண்டிப்பா வந்து அது exam உ clear பண்ணா மட்டும்தான் நமக்கு le~ next level ல வந்து நம்மளை அஹ் விடுவாங்க அதுக்கு வந்து நம்ம வந்து நம்மள வந்து தயார்படுத்திக்கலான்னு சொல்லலாம் first விஷயம் வந்து ஆஹ் நம்ம school ல வந்து நம்ம வந்து first standard ல இருந்து ninth standard அ படிக்கும் போது நம்மளோட school books அ படிப்போம் அத வந்து நம்ம வந்து exam ஆ எழுதுவோம் ஆனா வந்து ரொம்ப வந்து அத வந்து focus பண்ண மாட்டாங்க ஆஹ் ஏன்னா நமக்கு வந்து tenth தான் நமக்கு வந்து ஆஹ் அடுத்த level அ வந்து நம்ம higher secondary து அஹ் தீர்மானிக்கிறது next ஒரு level ன்னே சொல்லலாம் so வந்து உம்

அஹ் first வந்து நம்மளோட portion வந்து நம்ம என்ன நம்ம exam ல வந்து clear பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ten ன்னு சொல்லும் போது ஒரு five subject வரும் அந்த subject ல வந்து நம்மளோட portion ஒவ்வொரு subject க்கும் individual ஆ portion கொடுப்பாங்க இவ்வளவு portion அந்த portion லயே நமக்கு வந்து எல்லாமே வந்து அதிகமாதான் இருக்கும் அவ்வளத்தையும் நம்ம வந்து படிக்கணும்ன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அவ்வளோத்தையும் வந்து நம்ம வந்து படிக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து tough ஆ இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும் ஒரு easy ஒரு shortcut method சொல்லப் போனா என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து பழைய tenth questions எல்லாமே refer பண்ணணும் இப்ப வந்து நம்ம வந்து இந்த year ல நம்ம எழுதப் போறோம்னா ஒரு past five years அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால உள்ள எல்லா question papers ம் நம்ம வந்து எடுக்கணும் எடுத்து அதுல வந்து என்னென்ன questions எல்லாம் நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து one mark question னும் இருக்கும் two mark question இருக்கும் five mark உ mark வந்து variation படிதான் இருக்கும் ஒவ்வொரு week லயும் அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆஹ் பெரிய questions உ five mark ten mark மட்டும்தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும் எடுக்கும்போது ஆஹ் என்ன பண்றாங்கன்னா ஆஹ் எடுக்கறதுல வந்து என்ன பண்ணணும்ன்னா வந்து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

அந்த ஏன்னா அதுல உள்ள importance வந்து நம்ம important question நம்ம class எடுக்கும்போது teachers எல்லாம் சொல்லுவாங்க அத வந்து தனியா நம்ம mention பண்ணிட்டு அஹ் நம்ம annual paper எல்லா exam question paper யும் refer பண்ணும் போது கண்டிப்பா அதுல வந்து ஒரு மூணு நாலு question வந்து repeat ஆ வந்துட்டே இருக்கும்

இந்த மாரி questions எல்லாம் படிக்கும் போது கண்டிப்பா exam ல கேப்பாங்க அப்படின்னு awareness நமக்கு வந்து கண்டிப்பா தெரியும் அதே மாதிரி படிக்கிறது எப்படின்னா நம்ம நம்மளை எப்படி தயார்படுத்திக்கணும்ன்னா first வந்து questions எல்லாம் choose பண்ணிப்போம் அதே வேலையில வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து படிக்க ஆரம்பிப்போம் படிக்க ஆரம்பிச்ச பிறகு படிச்சுட்டிருக்கும் போது அடுத்து வந்து ஆஹ் ஆஹ் நம்ம தமிழு science உ social அ நம்ம வந்து படிச்சு நம்ம வந்து அஹ் mind ல மனசுல ஏத்தி அத நம்ம mind ல வச்சிப்போம் இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஒருக்கா படிச்சா கண்டிப்பா யாருக்குமே வந்து புரியாது ஏன்னா நம்ம சொல்லுவாங்க சில பேருஆஹ் ஒரு வாட்டி read பண்ணாலே புரிஞ்சிரும் அப்படித்தான் அந்த உள்ள capacity வந்து யாருக்குமே ஆஹ் இருந்தாலும் ரொம்ப இருக்காது என்னன்னா ஒரு time வாசிக்கும் போவு just ஒரு நாலு line தான் நம்ம mind ல வந்து ஏறும் நம்ம அதே இது வந்து ஒரு three four times வந்து read பண்ணி ஆஹ் mind ல ஏத்தும்போது கண்டிப்பா வந்து அத வந்து மனசுல ஏத்த முடியும் அந்த அளவுக்கு நம்ம வந்து அஹ் இது பண்ணலாம்ன்னு சொல்லலாம் அப்போ வந்து அத வந்து நம்ம இன்னும் வந்து one time read பண்டி இன்னொரு time வந்து அத understand பண்ணி எடுத்துக்கும் போது கண்டிப்பா வந்து exam ல வந்து நம்ம வந்து அத இது பண்ண முடியும் அதே வேளையிலே maths ன்னு சொல்லும் போது கண்டிப்பா வந்து அத வந்து ஆஹ் நம்ம min~ மனசுல ஏத்துனா கூட நம்ம formulas மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர ஆஹ் step by step procedure எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு step ஆ எழுதி பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து தயாராகவே முடியும் சொல்லப் போனா ஏன்னா அந்த equation எல்லாமே வந்து நம்ம formula வ byheart பண்ணிட்டு இது step by step procedure எல்லாமே இதுக்கடுத்து இப்படி வரனும்ல step நமக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அத correct ஆ வந்துகொ~ அஹ் கொண்டு போக முடியும் maths அ நம்ம வந்து

அந்த exam time ல அப்படியே ஒரு பதட்டப்பட்டு ஒரு தடுமாற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்மளால அந்த படிச்சதை விட clear ஆ வந்து அதுல நம்ம அத output ஆ கொண்டு வர முடியல அதுக்கு main காரணம் நம்மளோட பயப்படுத்துற எண்ணம்தான் எதுவா இருந்தாலும் பயப்படாம பாத்துக்கலாம்னு உள்ள தைரியம் நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படி இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா வந்து achieve பண்ண முடியும் அப்போ அஹ் இந்த maths எல்லாமே எழுதி பாத்து செய்யும்போது கண்டிப்பா நல்ல level அ அடைய முடியும் அதே மாதிரி இந்த exam லாம் படிச்சுட்டு நம்ம இந்த question important question படிக்கிறோம் படிச்சுட்டு மீதி எல்லாம் என்ன பண்றோம்னா

பதியும் ஏன்னா ஒரு இந்த கதைகள் மாதிரி புரியும்போது அந்த விஷயங்கள் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம அத mind ல வச்சிருப்போம் மறந்து போகாது easy ஆ ஒரு two times three times நம்ம read பண்ண read பண்ணா நமக்கு அந்த கதையே புரியறனால easy ஆ வந்து ஆஹ் one mark two mark கேக்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து அத achieve பண்ணிடுவோம் அத நம்ம வந்து நல்லா படிக்கணும் மத்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதா படிக்கலாம் அதே மாதிரி நிறை~ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா school ல நல்லா படிச்சுட்டு college க்கு எல்லாம் படிக்கவே மாட்டாங்க என்ன சொல்லி வளர்ப்பாங்கன்னா school ல எல்லாம் நீங்க tenth மட்டும் படிங்க அடுத்து வந்து படிக்க வேண்டாம் easy அ நம்ம அஹ் போயிடலாம் அப்படீன்னு சொல்லுவாங்க அதுல eleventh twelfth முடிச்சு சொல்லுவாங்க நீ college உ அதனால நீங்க வந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம் easy யா போயிரலாம் அப்படீன்னு நிறைய பேர் வந்து அவங்கள சொல்லி mind அ குழப்புவாங்க நான் அப்படி இல்ல tenth படிச்சு முடிச்சாலும் eleventh twelfth நம்ம கண்டிப்பா கட்டாயம் நம்மதான் படிக்கணும் அதுக்கு அடுத்த கட்டமா நம்மதான் படிக்கணும் நம்ம வந்து enjoy பண்ண போவோம்ன்னு நம்ம நினைச்சிட்டு college ல எல்லாரும் போவாங்க ஏன்னா நிறைய சினிமா படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் enjoy பண்ற உள்ள situation தான் அமையும் அப்படி கண்டிப்பா யாருக்குமே அமையாது நம்ம வந்து அத எடுத்துக்கிட்டு அஹ் என்ன பண்ணனும்னா அஹ் college ல உள்ளதையும் படிக்கணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த time ல படிக்காம அஹ் நாளைக்கு exam னா இன்னைக்கு one daynight ல இருந்து prepare பண்ணுவாங்க அப்படி prepare பண்றதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு சில விஷயங்கள மட்டும்தான் அவங்களால கத்துக்க முடியும் யாரா இருந்தாலும் ஒரு four hours ல continuous ஆ யாரா இருந்தாலும் படிக்க முடியவே முடியாத விஷயம் என்னனா ஒரே நாள்ல வந்து எல்லாரும் படிச்சு வந்து ready பண்ணி எடுக்க முடியாது தொடர்ந்து இப்ப வந்து normal லா ஒரு exam ன்னா one year ஆஹ் அந்த மாதிரி gap விட்டா மட்டும்தான் அவங்க portion அ வந்து clear பண்ண முடியும் இதே இது one day முன்னால prepare பண்ணும் போது ஆஹ் full அஹ் எவ்வளவு தான் effort அ போட்டா கூட அவுங்க வந்து full ஆ வந்து இத கத்துக்க முடியாது ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஹ் அவுங்க கத்துக்க முடியாத விட அவுங்க வந்து மறுநாள் exam வந்து அவுங்கள வந்து தயார்படுத்த முடி~ இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கே வந்து அந்த தலவலி அவுங்க முழிச்சு வந்து படிச்சது night தூங்காம இருந்து படிப்பாங்க அப்படி படிக்கறனால அடுத்த நாள் exam ல வந்து அவங்களா வந்து correct ஆ வந்து உட்கார முடியாது full ஆ தூக்கம் வரும் தல வலி வரும் எல்லா பிரச்சனையும் சந்திக்க நேரிடும் ஏன்னா daily தூங்கிட்டு அடுத்த நாள் தூங்~ தூங்காம இருந்து பண்ணும் போது அதோட பிரச்சனைகள் வந்து அவங்க face பண்றாங்க so வந்து நம்ம என்ன பண்ணணும்ன்னா one year இருந்ததுன்னா அவுங்க one year லயும் கொஞ்சம் கொஞ்சம் portion ஆ வந்து complete பண்ணணும் கண்டிப்பா அப்படி complete பண்ணிட்டு அத வந்து அவங்க அத இப்ப வந்து ஒரு அஹ் three months ல ஒரு portion படிக்கறாங்கன்னா அது திரும்ப repeat ஆ படிச்சு அதுல ஒரு exam எல்லாம் வைக்கும்போது கண்டிப்பா வந்து அதுல thorough ஆயிருவாங்க அப்ப அவங்க ஒருக்கா read பண்ண read பண்ண அவங்க mind ல ஏறும் ஒரு விஷயங்களை வந்து நம்ம படிச்சுட்டோம்ன்னா விட்றக்கூடாது திரும்ப அத recall பண்ண பண்ண கண்டிப்பா வந்து அது நம்ம mind ல fix ஆயி என்னைக்குமே வந்து மறந்து போகாது அத நம்ம புரிஞ்சு படிக்கும்போது எந்த ஒரு situation லயும் நம்ம வந்து மறந்து போகவே போகாது அந்த level ல அது fix ஆயிரும் அதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்தி அஹ் ஒழுங்கா படிச்சாலே கண்டிப்பா வந்து நல்ல level அ achieve பண்ண முடியும் அதே மாதிரி one day night உ one day ~ay one week study ன்னு வைக்காம ஆஹ் நம்மளோட questions ஓட என் ஒரு portion எடுத்தா எது important question அதுக்கான first preference கொடுக்கணும் நல்லா வந்து priority கொடுத்து அத வந்து நல்லா clear பண்ணி படிக்கணும் அதே போல ஒவ்வொரு subject லயும் நம்ம வந்து படிக்க படிக்க கண்டிப்பாக தயார் படுத்தல் நம்ம படிச்சது வந்து நம்ம படிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அடுத்ததை எட்டிப் பார்க்காம திரும்ப அத remind பண்ணணும் remind பண்ணா மட்டும்தான் ஆஹ் நமக்கு வந்து அது ஞாபகங்களும் அதிகரிக்கும் அதே வேளையில மறந்தும் போகாது இல்ல நம்ம அத படிச்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அத விட்டுட்டு omit பண்ண omit பண்ண கண்டிப்பா

மறந்து போகாத ஒரு இ~ ஒரு power இருக்கும் அத நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா வந்து மறந்து போகாது so வந்து காலைல நம்ம time waste பண்ணாம கண்டிப்பா தூக்கத்த மெனக்கெட்~ எல்லாமே தூக்கம் வந்து ரொம்ப ஒரு important கொடுப்பாங்க அதாவது வந்து சோம்பேறியா night நல்லா தூங்கிட்டு காலையில கண்டிப்பா early morning எந்திருச்சு படிக்கணும் படிச்சுட்டு அதே வேலையில உம் அத அதுக்கப்புறம் காலைல உள்ள timing ல படிச்சுட்டு அதே இது சும்மா ப~ சும்மா சும்மா படிச்சுட்டு நம்ம mind ல ஏறாது அதுக்குள்ள timing ல நம்ம படிச்சுட்டு அப்டியே கொஞ்சம் relax ஆயி அடுத்த நம்ம activities லாம் நம்ம வே~ கொஞ்சம் வேற ஒரு பாட்டு கேக்கறது அந்த மாதிரி நம்ம mind அ divert பண்ணி பண்ணும் போது கண்டிப்பா வந்து exam அ நல்ல level ல achieve பண்ணணும் சும்மா twenty four hours ம் படிச்சு படிச்சுதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா வந்து அது யாராலயும் முடியாத காரியம்தான் அப்படி யாராலயும் முன்னேறி வர முடியாது அதனால நம்ம வந்து நம்மள motivate பண்ணி நம்மளாலயும் முடியும் சில questions ல பார்த்தா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இதாயிடும் slow ஆயிடும் அப்படி எதுவும் இல்லாம நம்மளால முடியும் உள்ள mindset அ கொண்டு வர தன்னம்பிக்கைய நிறைய வளர்த்துக்கிட்டும் கண்டிப்பா பண்ணாலே நல்ல level அ வந்து achieve பண்ண முடியும் so வந்து

முதல்வர் ஒண்ணு, சந்திரசேகர் பற்றி சொல்லுங்கள் சபாநாயகர், இருநூறுக்கும் மேற்பட்ட புரட்சியாளர்கள் நாட்டை ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து விடுவிக்க தாங்கள் பொன்னான உயிரை தியாகம் செய்தனர் ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து நாட்டு மக்களை விடுவிக்க போராடிய வீரர்களில் சந்திரசேகர் ஆசாத் ஒருவர் ஏனென்றால் அவர்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 மாவட்டத்தில் உள்ள பவாரா கிராமத்தில் கிராமத்தில் பிறந்தார் இவரது சிறு வயது பெயர் சந்திரசேகர் திவாரி சபாநாயகர் ஒன்று சந்திரசேகரின் பிறப்பு பற்றி கூறுங்கள் சபாநாயகர் இரண்டு, ஷாகித் சந்திரசேகர் ஆசாத் இருபத்தி மூணு ஜூலை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 சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர்

பேச்சாளர் இரண்டு, சிறுவயதிலிருந்தே அவர் வாசிப்பதில் ஆர்வம் குறைவாகவும் அம்புகள் அல்லது துப்பாக்கிகளை சுடுவதில் அதிக ஆர்வம் காட்டினார். குடும்பங்கள் அவர்களை பள்ளிக்கு செல்ல அனுமதித்தனர் ஆனால் அவர்களின் ஆர்வத்தையும் பழக்கவழக்கங்களையும் பார்த்து அவர்கள் ஆசாத்தை ஏதாவது வேலைக்கு அமர்த்த நினைத்த அவரது பெற்றோர் பள்ளியிலிருந்து அவரது பெயரை நீக்கி விட்டனர் சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர் ஆசாத் எங்கு எப்போது வேலை பெற்றார் சபாநாயகர் இரண்டு, ஆரம்பத்தில் அவருக்கு தாசில்தார் வேலை கிடைத்தது ஆனால் சுதந்திர மனப்பான்மை கொண்ட சந்திரசேகர் இந்த கட்டுப்பாடுகளின் கீழ் வாழப்போவதில்லை, வேலையை விட்டுவிட்டு பம்பாய்க்கு சென்றார் அவற்றை அங்கு வரைந்~ வரைந்து ஓவி~ ஓவியர்கள் உதவியாளர் வேலை கிடைத்தது ஆனால் பம்பாயின் இயந்திர வாழ்க்கை அவருக்கு பிடிக்கவில்லை இந்த கொந்தளிப்பில் அவர் பம்பாயை விட்டு வெளியேறினார் அவர் பிரான்ஸ் சென்றார் உதவியாளர் உதவியுடன் சமஸ்கிருத பள்ளி உள்ளது மீண்டும் படிக்க நேர்ந்தது அப்போது மகாத்மா காந்தியின் தலைமையில் இயக்கம் தொடங்கப்பட்டது சபாநாயகர் ஒன்று சந்திரசேகரை பற்றி மேலும் ஏதாவது சொல்லுங்கள்

அவர் மீது வழக்குகள் சோமா அவர் நீதிமன்றத்தில் ஆஜரான சந்தர்ப்பத்தில் magistrate அவரிடம் கேட்ட கேள்வி tera naam kya hai குறிப்பாக கவனிக்~ கவனிக்காதது கவனிக்காததற்கு இலவசம் துயரின் பெயர் சுதந்திரம் வீடு சிறையில் இந்~ இந்த பதில்களால் சலிப்பு magistrate அவருக்கு பதினைந்து பிரம்~ பிரம்புகள் தண்டனை விதித்தார் குணமடைந்த பிறகு அவர் கன்ஷி வித்யா பீடத்தில் நுழைந்தார் சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர் எப்போது புரட்சிகர கட்சியில் உறுப்பினரா~ உறுப்பினரானார் சபாநாயகர் இரண்டு, அவர் புரட்சி கட்சியின் இரு உறுப்பினர்களான மன்மதநாத் குப்தா மற்றும் பிரணவேஷ் சட்டர்ஜி ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்த இரண்டு புல~ புரட்சியாளர்களின் செல்வாக்கை ஏற்றுக் கொண்ட பிறகு சந்திரசேகர் புரட்சிகர கட்சியின் உறுப்பினர் ந~ உறுப்பினர் ஆனார், அந்தத் தருணத்தில் இருந்து தனது வாழ்நாளின் இறுதி வரை அவர் ஆயுதப் புரட்சியின் பாதையில் தொடர்ந்தார் காப்போரி சம்பவத்திற்கு பிறகு ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி நாலில் அவர் தலைமறைவானார் தப்பிக்க சிறப்பு நிபுண~ நிபுணத்துவம் மற்றும் கவலைகள் இருந்தன சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகரை பற்றி மேலும் ஏதாவது சொல்லுங்கள் சபாநாயகர் இரண்டு டிசம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரி சாண்டர்ஸ் துப்பாக்கி சூடு நடத்திய போது அந்த சந்தர்ப்பத்தில் லாகூரில் ஒரு பறவை கூட வெளிவர முடியாத நிலையில் லாகூரில் இருந்து தப்பிய சந்திரசேகர் மிக எளிதாக விடுவிக்கப்பட்டார், படிக்கும் போது கை கொஞ்சம் இறுகினாலும் மற்ற சக ஊழியர்களை அடிக்கடி படிக்க தூண்டினார் ஆங்கிலத்தில்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

தொழிலாளர்களின் நரக வாழ்க்கை அவர்கள் அவர்களே எலும்பு முறிந்தனர் சபாநாயகர் ஒன்று, ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தின் பெயர் மாறியது ஆனால் எது மாறவில்லை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 ஹிந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தின் பெயர் ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் குடியரசு கழகம் என மாறப்பட்டது ஆசாத் அதன் தளபதி என்று ஒவ்வொரு கூட்டாளியின் தேவைகளை முழுமையாக கவனித்துக் கொள்வது பிற~ பிப்ரவரி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அன்று அலகாபாத்தில் உள்ள அல்ஃப்ரட் பூங்காவை நன்கு ஓட்~ நான்கு ஓட்டுநர்களுடன் ஆங்கிலேய காவல்துறை சுற்றி வளைத்தது சந்திரசேகர் ஆசாத் ஹீரோன் பெரிய மார்~ மரத்தின் அட்டையை எடுத்தார் சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர் ஆசாத்தின் தியாகம் பற்றி சொல்லுங்கள் சபாநாயகர் இரண்டு

கொடுத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் பூங்காவை நாலாபுரம் சுற்றி வளைத்தனர் நண்பரைக் காப்பாற்றும் போது ஆசாத் காயமடைந்தார் காயம் அடைகிறது அவர் மூன்று காவல்துறையினரை கொன்றார் மற்றும் பலரைக் காயப்படுத்தினார் தோட்டாக்கள் இருக்கும் வரை காவல்துறையுடன் சண்டையிட்டார் ஆனால் ஒரே ஒரு தோட்டா மட்டும் இருந்த நிலையில் அவ்~ அவர் என்றென்றும் விடுதலையாக இருப்பேன் என்று சத்தமாக சப~ சபதம் செய்தார் இதை செய்ய அவர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டார் பேச்சாளர் ஒன்று, சந்திரசேகர் வேறு என்ன பெயர்களால் அறியப்பட்டார்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 பண்டிட்ஜீ என்றும் அழைக்கப்பட்டார் சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர் ஆசாத் எந்த இயக்கத்தைத் தொடங்கினார்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 இந்திய சுதந்திரப் போராட்டம், முதல்வர் ஒன்று, சுதந்திர சந்~ சந்திரசேகர் ஆசாத்தின் குடும்பத்தைப் பற்றி சொல்லுங்கள் சபாநாயகர் இரண்டு அவரது தந்தையின் பெயர் சீதா~ சீதாராம் திவாரி மற்றும் அவரது தாயார் பெயர் ஜக்ரானி தேவி அவர்களுக்கு சந்திரா உட்பட்ட ஐந்து சகோதரர்கள் இருந்தனர் சேகர் ஆசாத் இளமையாக இருந்தார் சந்திரசேகரின் முன்னோர்கள் கான்பூருக்கு அருகிலுள்ள பதார்கா கிராமத்தில் வசித்தவர்கள்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

சந்திரசேகரை ஏதோ ஒரு வேலைக்கு அமர்த்த அவரது பெற்றோர் முடிவு செய்தனர் சபாநாயகர் ஒன்று, சந்திரசேகர் ஆசாத்தை பற்றி மேலும் ஏதாவது சொல்லுங்கள். சபாநாயகர் இரண்டு, ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் மகாத்மா காந்தி எதிரான இயக்கத்தை தொடங்கியபோது சந்திரசேகர் பதினாறாவது பதினாறு வயதாக இருந்தார்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 சந்திரசேகர் தனது பெயரை ஆசாத் என்றும் அவரது தந்தையின் பெயர் ஆசாதி என்றும் அவரது வீட்டு முகவரியை ஜெயில் என்றும் கொடுத்தார் இதனால் கோபமடைந்த நீதிபதி அவருக்கு பதினைந்து பிரம்பு தண்டனை விதித்தார் அவரை கம்பத்தில் கட்டி வைத்தபோது ஒரு ஒவ்வொரு க~ மகாத்மா காந்தி என்று முழக்கத்தை எழுப்பினார் பாலசந்திரசேகர் தனது ஆசாத் என்ற பெயரை தக்க வைத்துக் கொண்டார் ஆனால் அவர் இப்போதும் சிறையை தனது வீடாக மாற்~ மாற்றவில்லை அது அந்த சம்பவத்திற்கு பிறகு ஆசாத் என்ற வார்த்தை அவருக்கு என்றென்றும் ஒட்டிக்கொண்டது பேச்சாளர் ஒன்று, காந்திஜி மீது ஆசாத் ஏன் கோபப்பட்டார்

சபாநாயகர் இரண்டு, ஆசாத் கோபம் அடைந்தார் அவரது இதயம் ஆழமாக காயமடைந்தது

இந்த இரண்டு தோழர்களுடன் ஏற்கனவே புரட்சி கட்சியில் உறுப்பினர்களாகிவிட்டார்கள் என்பதை அறிந்தேன் ரன்வீர் சட்டர்ஜி ஆசாத் கண்ணில் பட்டார் படிப்படியாக அவரை புரட்சிகர கட்சியின் உறுப்பினர் ஆக்கினார் அன்றிலிருந்து தனது வாழ்நாள் இறுதி வரை நிலையாக நம்பிக்கையுடனும் அசையாத அடிகளாலும் ஆயுதப் புரட்சி பாதையில் அவர் தொடர்ந்து முன்னேறினார் பண்டிட் ராம் பிரசாத் விஷ்ணு த~ தலைமையிலான